கீழியே வந்து ரெண்டு ஸ்கூட்டி இருக்கு ஒரு வைட் கலர் ஸ்கூட்டி நிக்குது.

இது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் .

கஸ்டமர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கனா ஒக்காந்துட்டு இருக்காங்க சேர்ல .

சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஏரி மாரி பெருசா இருக்கு.

இதுல வந்து ராயல் பேலஸ் சொல்ட்டு போர்டு போட்ருக்கு.

ஒரு பேட்ல பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்காங்க.

இது வந்து ஒரு தீம் பார்க் .

இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் .

இது கீழ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயினுக்காக .

இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் .

பக்கத்துல ஒரு அங்கிள் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கார்.

சிலர் வந்து கடல் கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க.

உள்ள எஸ்_பி_ஐ கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கு அதுக்கு லைட்ஸ்லா செட் பண்ணிருக்காங்க.

இங்க ஒரு கப்பிள்ஸ் ஒக்காந்துட்டு இருக்காங்க.

அதுக்கு மேல லக்கேஜ்லா இருக்கு.

உள்ள ஷட்டருக்கு கீழ நிறைய கார் பார்க் பண்ணிருக்காங்க.

கீழ ரெண்டு கார் பார்க் பண்ணிருக்காங்க.

இது வந்து பாத்தீங்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் .

இங்க ஒரு குட்டி மரம் மாரி செட் பண்ணிருக்காங்க.

சைடுல வந்து ஒரு பிளான்ட்டும் பக்கத்துல நறைய மூட்டைகளும் இருக்கு.

உள்ள ஒரு அங்கிள் வந்து உக்காஞ்சிட்டு இருக்காரு.

நிறைய பேரு விளையாடிட்டு இருக்காங்க சீசா சர்க்கஸ் ஊஞ்சல்லாம்.

நடுவுல ஒரு பில்லர் குடுத்திருக்காங்க ஒயிட் கலர்ல .